okay சரி சனா நீங்க வந்து என்ன project பண்ணீங்க எப்படி அதெல்லாம் நான் கொஞ்சம் சொல்லுங்க okay வா அதை பொறுத்துதான் நானும் எதாவது ஒரு idea பண்ண முடியும்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

hello சொல்லுங்க நீங்க பேசுறது அப்பப்ப கேட்க மாட்டேங்குது